இதுல பாத்தோ அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஜிம்ல எடுத்த ஃபோட்டோ .

இங்க வச்சிருக்ற ஸ்டேண்டுக்கு ப்ளூ கலர்ல பெய்ண்ட் அடிச்சிருக்காங்க.

மேல பாத்தோனா எலையெல்லா வந்து காஞ்சு போயிருக்கு.

இது வந்து ஃபுல்லா வந்து கம்பி வேலி மாரி போட்டுருக்காங்க.

இந்த பெட்ரோல் பங்க்ல மேல பாத்தோனா ரிலயன்ஸு டீசல்னு வந்து போட்ருக்காங்க.

அதுல வந்து ஒக்காந்து சாப்பிடறக்கு ஏத்த மாரி டேபிளு நறையா சேர்லா வந்து அடுக்கிருக்காங்க.

தூரத்துல பாத்தம்ன்னா ஒரு மஞ்ச கலர்ல மீன் ஃபோட்டோ போட்ட மாரி ஒரு குப்ப தொட்டி வந்து இருக்குது.

அதுல வந்து ஒருத்தர் வந்து நின்னுட்டுருக்காரு பிளாட்ஃபார்ம்ல .

பார்த்தோ அப்படின்னா வந்து ஒரு லாரி வந்து நிக்கிது.

இந்த சைடு பாத்தோப்டினா வந்து பேட்டு கேரம் போர்டுலா வந்து வெச்சுருக்காங்க.

இதுல பாத்தோம் அப்படின்னா வந்து முன்னாடி பாத்தோம்னா ரெண்டு வந்து பூத்தொட்டி வெச்சிருக்காங்க.

அங்க பாத்தோம்னா நறைய பேர் வந்து என்ட்ரன்ஸ் வந்து நிக்கறாங்க.

இத பாத்தாப்படின்னா வந்து ஒரு மீன் கடையில் எடுத்த போட்டோ .

ஒரு ரெட் கலர் கூட சின்ன கூட அப்பர வந்து பெரிய ப்ளூ கலர் கூட வந்து இருக்குது.

இதுல பார்த்தோன நறைய பேர் வந்து நின்னுட்டுருக்காங்க.

அதுல வந்து எல்லா கலர் ட்ரெஸ் வந்து போட்ருக்காங்க.

பாத்தோ அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல எடுத்த போட்டோ .

ஒருத்தரு வந்து முடிவெட்டுவதற்கு வந்து சேர்ல வந்து உக்கந்திருக்காரு.

இது பாத்தா அப்படின்னா வந்து ஒரு கிளினிக்ல எடுத்த ஃபோட்டோ .

இத பாத்தோ அப்டின்னா வந்து ஒரு ஃபங்ஷன்ல வந்து நறைய பேரு வந்து சாப்டுட்ருக்காங்க.

உள்ள பாத்தேனா நெறைய பேர் அந்த சேர்ல உக்காந்துட்டு இருக்காங்க அ.

அதுக்கு இந்த சைடு பாத்தன்னா ஒரு செடி வெச்சிருக்காங்க.

அதுக்கும் இந்த சைடு பார்த்தேனா ஒருத்தர் ஒயிட் கலர் பனியன் போட்டு நின்னுட்ருக்காரு.

மிஷின்ல பாத்தனா வெள்ள கலர் பை வந்து கட்டி தொங்கவிட்ருக்காங்க.

இதுக்கு இந்த சைடு பார்த்தேனா மஞ்ச கலர் கம்பம் இருக்குது அது மேல பார்த்தேனா ஃபுல்லா வந்து ஒயர் வந்து போகுது.

இதுல பாத்தோ அப்படினா பந்து ரெண்டு பெட்டு வந்து போட்ருக்காங்க.

நிறைய வந்து அந்த சிமெண்ட் கலக்குற மிஷின்லாம் டிரக்கெல்லாம் நிறுத்தி வெச்சிருக்காங்க.

அத பார்த்தன ரெண்டு பெரிய வந்து லைட் வச்சிருக்காங்க.

அங்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கனா தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கு.